தி ஃபுல்லாவே தோப்பு போல நெறய பில்லெல்லா காஞ்சி கெடக்குது.

இது ஒரு ஜிம்மு போல வச்சிருக்காங்க இதுல காலத்த எக்சர்சைஸ் பண்றபொருள் எல்லாமே இருக்குது.

இது ஒரு ஸ்னாக்ஸ் கடெ.

ஜூஸ் எல்லா நிறைய வச்சிருக்காங்க.

ஆனா இதுல ஆள்கள் யாருமே இல்ல.

மேல வானம் எல்லாம் தெரியுது கீழ பாத்தீங்கன்னா ஃபுல்லா தர சாதா தர நார்மல் தர தா.

பிரண்ட்ல நிறைய பைக் எல்லா நிப்பாட்டி இருக்காங்க.

சுத்தி புல்லாவே மரங்களா நிக்குது.

ஆனா இதுக்குள்ள ஆள்கள் யாருமே இல்ல இது ஒரு ஸ்லாப் போல வெச்சு நெறைய பாக்ஸ் பாக்ஸ் அடுக்கிருக்காங்க.

இதுல நெறைய தலவாணி எல்லா அடக்கி வச்சிருக்காங்க.

பிரண்ட்ல இருந்து சாப்பிடறதுக்காண்டி ஒரு சின்ன சேறு பெஞ்ச் எல்லாம் போட்டு இருக்காங்க.

இது ஒரு பூ கார்டன் .

பேக் சைடுல ஒரு கம்பி போல தெரியுது இந்த ரூம் ஃபுல்லாவே ஒயிட் கலர் பெயிண்ட் கொடுத்திருக்காங்க.

இதுல நெறைய சின்ன பிள்ளைகளுக்கு யோகா சொல்லி குடுக்கறாங்க.

இது ஒரு சின்ன தோட்டம் போல இருக்குது.